ஆஹ் அஹ் எல்லாமே அனுமதிக்கறாங்க எல்லாமே இது இந்த எடத்துக்கு போறதுக்கு வந்து இது கொஞ்ச தூரம் நம்ம தூரத்துல இருந்து தா இத வந்து பாக்க முடியும் இந்த தலையாரு அறிவியோட சிறப்பு வந்து என்னனா இது மொத்தம் தொலாயிரத்து எழுவத்தி அஞ்சு மீட்டர் உயரத்துல இருந்து நீர் வந்து கீழ ஊத்துது நீர் வீழ்ச்சி வந்து ஆசியாவிலேயே ரெண்டாவது பெரிய நீர்வீழ்ச்சி இது ரொம்ப உலக புகழ்பெற்றதுதா இந்த நீர்வீழ்ச்சி but ஆனா பெரும்பாலுமே எல்லாமே கீழ ரோட்டுல இருந்து பாத்துட்டு போரனால அதோட சிறப்பு வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியாது நல்லா இதோட அந்த இதபத்தி தெரிஞ்சிருகவுங்களுக்கு தா இதொடது தெரியும் இந்த தலையாரு அறிவி இருக்குற எடத்துக்கு பேரு வந்து `டம்டாம் பாறை அப்படியே இங்க இருந்து நம்ம கொஞ்சம் மெதுவா பயணம் செஞ்சு மேல போனோம்னா

அது வந்து எழாயிர வருடங்கள் பழமையான ஒரு கிராமம் எதவச்சு எழாயிர வருட ப~ பழமையானதுன்னு சொன்னொன்னு பாத்தாக்கா அங்க வந்து இந்த ஆதிமனிதர்கள் வாழ்ந்த நிறைய கற்குகைகலாம் இருக்கு மனித நாகரிகம் தொன்ற அதுக்கு முன்னாடி ஏழாயிரம் ஆண்டுகள்ன்றதுன்னு வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பழையகற்காலத்துக்கும் புதியகற்காலம் அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து ஒரு காலம் இருக்கு அதுக்கு பேர்வந்து neolithic period அப்படின்னு பேரு அந்த neolithic காலங்கள்லதான் என்னோட கிராமம் வந்து தோன்றிருக்கு அப்ப அந்த காலத்துல இப்போ இந்த குகைகளோட சிறப்பு என்னன்னா இப்ப இருக்கற மனுசங்க நம்ம போனலுமே அந்த பாறை ஒவ்வனும் அவ்வளோ அவ்வளோ பெருசாயிருக்கும் அதையே ஒரு பாறைய தூக்கி அதுல வந்து மக்கள் எல்லாமே வந்து அத வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அந்த இடத்த

இன்னொரு சிறப்பு என்னனா இங்க இருந்து மதுரைய மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல பாண்டிய மன்னன் அவரு வந்து தன்னோட தாய் நாட்ட இழந்து வந்து இருந்து தப்பிச்சு வந்து உயிரோட பாதுகாப்பா வாழ்ந்த இடம் வந்து என்னோட கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கற கிராமம் தான் அங்க வந்து அவரு நிறைய போர் முறையெல்லாம் கத்துகிட்ட இடம்லாம் இன்ன வரைக்கும் இருக்கு அவரு

ஆனா, அவுங்கள்ட்ட அவரு திருப்பி மீட்டதுக்கு பேரு தான் மதுரைய மீட்ட சுந்தராண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையே இருக்கு அதுக்கப்பறம் இன்னும் கொடைக்கானல்லுக்கு மேல போனிங்கன்னா அஹ் இப்போ பொதுவா என்ன சொல்லறது? ஆங்கிலேயர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க நூத்தி எழுவத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி மே இருவத்தி ஆறாம் தேதி வந்து கொடைக்கானல் வந்து கண்டுடிக்கபட்டதா வந்து சொல்லுவாங்க கொடைக்கானல் கண்டுபிக்கப்பட்ட தினமும் என்னோட பிறந்தநாளும் ஒரே தினத்துல தா வரும் அது ஒரு சந்தோசமான செய்தி எனக்கு. ஆமா

இங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து கீழ அப்ப பண்டைய காலத்துல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைனு அஞ்சு வகை நிலமா வந்து அவுங்க வந்து ப்ரிசிருகங்கல்லையா அந்த அஞ்சு வகை நிலத்துல இருந்து அவுங்க மேல விளையற அந்த மலைப்பூண்டு, மலைல கிடைக்குற பழங்கள் இத எல்லாத்தையுமே கீழ வந்து மருதநிலங்கள்ன்னா கீழ இந்த சமவெளி பகுதில இருக்கற மக்கள்டைலாம் கொண்டுபோய் நான் விட்ல நடைபயணமா போய் கொடுத்துட்டு வந்து வியாபாரம் எல்லாமே செஞ்சுட்டு வந்து வந்துருக்காங்க இப்ப இருக்காது இன்னொரு விஷயம் வந்து என்னனு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து பழங்களுக்கு வந்து ரொம்ப உலக புகழ் பெற்றது கொடைக்கானல் இந்த பழங்களுக்கு உலக புகழ் பெற்றதுனா கொடைக்கானல்ல பேரிக்காய் இருக்கு அப்பறம் பிலம்ஸ் பழங்கள் வந்து ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது அதுக்கப்றம் அவகோடா ஆங்கிலத்துல வந்து butter fruit அப்படின்னு சொல்லுவோம் அந்த அவக்கோடா பழங்கள் வந்து உலக புகழ்பெற்றதா வந்து இருக்கு இப்ப சுற்றுலா இது வந்து கொடைக்கானல்ல பாத்தேன்னா வாழ்வியல் இங்க உம் ஆமா ஆமா கேரட், பீட்ரூட் இந்த ஆங்கில english காய்கறிகள்ன்னு சொல்லுவாங்க english vegetables தமிழ் ஆங்கில காய்கறிகள் இப்ப இந்த ஆங்கில காய்கறிகள்னு பாத்திங்கன்ன இது எல்லாமே இங்க வந்து விவசாயி வந்து பண்ணிட்டேதா இருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப இப்ப எங்களோட குடும்பம்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாய பெப்பே பேருந்து அது தான், விவசாயத்த அடிபடையாக கொண்ட குடும்பம் தான் எங்களோடதும் இப்ப எங்களோட ஊர்ல வந்து பாத்தீங்கனா உருளைக்கிழங்கு கேரட், பீட்ரூட், முள்ளங்கி ஆஹ் அப்பரோ முட்டைகோசு, டர்னிப்பு அதுக்கப்பறம் இந்த மா இந்த மாதிரி க்காய்~ காய்கறிகள் எல்லாத்தயுமே நாங்க வந்து பயிரா வந்து செ~ செஞ்சுட்டு வர்றோம் இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க விளவிச்சத வந்து மதுர மதுரைல வந்து பெரிய market வந்து இருக்கு இங்க பறவை பக்கத்துல அங்க இருக்க market தா நாங்க வந்து எல்லா வியாபாரம் எல்லாமே பண்ணிட்டு வருவோம் So இது வந்து எங்களுக்கும் கொடைக்கானலுக்கும் கொடைக்கானல்ல இது தான் மக்களோட வாழ்வியல் இங்க சுற்றுலா தளங்கள்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க குணா திரைப்படம் பாத்திரிக்கிங்களா? ஆஹ் அந்த படத்துல உங்களுக்கு கண்மணி அன்போடு காதலன் பாட்டு புடிக்குங்களா? ஆஹ் அதுதா எனக் அஹ் ஆமாம் அந்த ஆமாம் அந்த கொகை வந்து எனக்கு ரொம்ப

அந்த கொகைக்கு வந்து நம்ம வந்து உள்ளதான் எறங்கி வந்து பாக்க முடியாது, ஏன்னா இப்ப வெளிலருந்து வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அந்த பள்ளத்துல வந்து எப்படி நடந்து போகனு அப்படின்ற ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து எதுமே இல்லாம அவுங்க வந்து உள்ள இறங்கி போறனால காலு தடுமாறியோ கீழ விளுந்தறாங்க இப்படி கீழ விழுந்து போறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட தட்ட ஒரு தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடில உள்ள body வந்து உள்ள போயரனால அந்த உடல் பகுதி அவுங்களுக்கு வந்து மேற்கொண்டு வந்து அந்த உடல வந்து எடுத்துட்டு வர்றதுமே வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலையாதா இருக்கு, இப்ப இந்த மாசத்துல ஆமா கிட்ட தட்ட பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அஹ் பதினஞ்சு பேருக்குமேல வந்து உள்ள இறந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சே ஆஹ் ஆனா போய் நம்ம வந்து பாக்கலாம் உள்ள வந்து இறங்குறதுக்கு வந்து அனுமதி கிடையாது இப்ப எல்லாமே பாதுகாப்பா வந்து வேலி கள்ளாம் போட்டுட்டாங்க எல்லாம் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் இங்க தள்ளி வந்தனா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவுல வந்து தூன்பாறை அப்படின்னு ஒரு எடம் இருக்கு அதுக்கு english ல வந்து pillar rock அப்படின்னு சொலுவோம் ஆங்கிலத்துல அந்த தூண் பாறைன்ற எடம் வந்து ரொம்ப புகழ்பெற்றது அதுக்கப்புறம் இப்ப pine forest அப்படின்னு பைன் காடுகள் அஹ் அப்படின்ற எடங்கள் வந்து இருக்கு இந்த இடத்துலதான் நிறைய திரைப்படங்கள் எல்லாமே படமாக்கப்படும் இந்த ஒரு இடத்துலதான் அப்பறம் அங்க இருந்து போனோன பாம்பார்புரம் அஹ் அதுக்கப்பறம் சின்ன சின்ன இடங்கலாம் நிறைய இடங்கள் வந்து வரும் அப்பறம் கொடைக்கானல்ல வந்து ரொம்ப உலக புகழ் பெற்றது என்னன்னா park பிரையன்ட் park உ

இத வந்து எப்படி உருவக்கனங்கனா மக்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி இது எப்படினா இப்ப ஆங்கிலேயர்கள் முதல் முதல இங்க வந்தபோது இந்த இடத்துல வந்து ஒரு நீருற்று இங்க வந்து இருந்திருக்கு. அந்த நீருற்று வந்து நல்லா பெருகி வந்து பழனி வரைக்குமே அந்த நல்ல நீரோற்றம் லா இருந்ததால ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த இடத்த என்னடா பண்றதுன்னு அப்படின்னு அஹ் நினச்சுட்டு அங்க இருக்கற மக்கள் எல்லாதையும் கூப்பிட்டு இங்க வந்து பெரிய நீருற்று ஒன்னு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசா வந்து எரிய வந்து அம~ அமசுட்டாங்க கொடைக்கானல்ல ஏரி அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் எரியுமே ரொம்ப ஆபத்தான ஒரு இடம்தா கிட்ட தட்ட நாப்பது, அம்பது அடிக்குமேல ரொம்ப ஆழமான பகுதிதா உள்ள யாரையுமே பெரும்பாலு வந்து குளிகறதுக்கோ, நீந்தரதுக்கோ விடமாட்டங்க. இன்னு அவ்வளவு ஒரு உம் படகு சவாரி மட்டும்தா அதே மாதிரி மீன் பிடிக்கறதுக்கு வந்து அனுமதி வந்து கிடையாது உள்ள வந்து இதுல இன்னொரு விஷயம் அஹ் இன்னொரு செய்தி என்னனு பாத்தீங்கன்னா ய பழைய நிறுவனம் hindustan unilever limited அப்படின்ற ஒரு நிருவனத்துனால அந்த எரி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது ஏன்னா அங்க இருந்து பாதரசம் வந்து இந்த கழிவுகளாம் வந்து வெளியேறவே நேரா அந்த எரிலத போய் கலந்துருச்சு அந்த எரிலிருந்து அப்படியே தண்ணி கொஞ்ச கொஞ்சமா கீழ பழனி அப்பறம் இந்த பாக்கனு பாத்தீங்கன்னா இந்த தலையாறு அருவி கீழ மஞ்சளாறு வரைக்குமே அந்த நீர்பகுதி வந்து அஹ் இருக்கு அஹ் full லாமே So அதுக்கப்பறம் தரப்புக்கு எதிரா அந்த இடங்கள்ல வழக்கு எல்லாமே போட்டு இப்ப மொத்தமா அந்த தொழிற்சாலைய வந்து அடசுட்டாங்க எல்லாமே So இதுக்கப்பறம் அந்த நீர் வந்து நிறையா வந்து சுத்தமா ஆய்ட்டுயிருக்கு இப்பவரைக்குமே அந்த வழக்குகள் வந்து ஒரு சிலருக்கு சரியான நிவாரண உதவிகள் வந்து கிடைகல அப்படின்னு சொல்லி போய்கிட்டு வந்து இருக்கு இது வந்து ஒரு கூடுதலான தகவல்

இன்னொரு ஒரு செய்தி என்னனா இங்க இருக்கற வாழ்ற மாக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கடினான ஒரு வாழ்க்கை தான் இப்ப கொடைக்கானல் township area வுல வந்து இருகொவுங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சுக்காது ஆனா மலை கிரமத்த வந்து சுற்றி இருக்கறவுங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னோ நூறு ஆண்டு வந்து பின்னோக்கிதா இருக்கு

மன்னனென்ன விளக்கு அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி இதையே வச்சு இருட்டுலதா தான் நாங்க வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப அளவுக்கு அதிகமா மழைலா பெஞ்சுதுனா வெளிலலா போவ முடியாது வீட்டுக்குள்ளேயேதா கிட்டத்தட்ட கொரோனாவலாம் எப்படி நீங்க வந்து பாத்தீங்களோ அந்த கொரோனாவ போல தா எங்களோட வாழ்க்கையும் வந்துமே இருக்கும் அங்க வீட்ட விட்டு வெளில போகமுடியாது இருக்கற அரிசி பருப்பு என்னல இருக்கோ அத வச்சு சமைச்சுட்டு போற ஒரு வாழ்க்க தான் எங்களோட மக்களோட வாழ்க்க

ஆமா ரொம்பவும் கடினமான ஒரு சூழலாதா இருக்கும்.

பாத்தீங்கன்னா daily யும், தினமும் நான்லாம் பள்ளிகுடத்துக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் daily நடக்கணும் மூணு கிலோமீட்டரு நடந்து போய் அதுக்கப்பறம் அங்க ப bus அ வந்து பிடிச்சுட்டு அங்கிருந்து திருப்பி ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திருப்பி அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும் என்னோட பள்ளிகுடத்துக்கு அங்கிருந்து இப்படி தான் வந்து என்னோட ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னண்டு, பன்னண்டு இருவத்தி நான்கு கிலோமீட்டர் வந்து அஹ் பயணம் செஞ்சு தா படிச்சிட்டு வந்தோம் இதுல இன்னொரு விஷயம் என்னனு பாத்தீங்கன்னா அந்த இருவத்தி நாலு கிலோமீட்டர் வந்து daily பதினாறு கிலோமீட்டர் வந்து நடைபயணமாவே முடிஞ்சுரும் என்னோட இதுல உம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்லாக்கு

இல்ல இல்ல இப்ப வந்து சாலை இப்ப வந்து சாலை வசதி வந்து போட்டுகுடுத்தனால இப்ப நிறையா பயணம் செய்றதுக்குலாம் வாகனங்களாம் இருக்கு. எல்லா வாகனத்துல வந்து மாற்றுதொகைய வந்து இவ்ளோ வந்து குடுத்துட்டோம்னா அந்த தொகைக்கு வந்து நம்மல கொண்டு போய்ட்டு வந்து விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு நிறையா வசதிகலாம் இருக்கு. இப்ப இன்னமும் பாத்தீங்கன்னா ந~ நிறையா நம்ம வந்து பாத்தோம்னாக்க பெரும்பாலும் மழை time லதான் ரெம்ப கடினமான சூழல்லா வரும் மழை நேரத்துலதான் மித்தபடிலாம் ஒன்னும் பெருசா இருக்காது வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவுதா இங்க எல்லா பெரும்பாலும் விவசாயம் அதுக்கப்பறம் சுற்றுலாத்துறை இத ரெண்டமட்டுந்தா நம்பி வந்து கொடைக்கானளோட வாழ்க்கைமுறையே இருக்கு இல்ல அப்டி அப்டியலாம் கிடையாது, ரொம்ப தப்பான ஒரு தப்பு என்னன்னா, வாய்புகள் வந்து எப்படினா இந்த ஒரே ஒன்னு ஏப்ரல் மாதம் மட்டும் தான் வந்து சுற்றுலாத்துறை வந்து வருவாங்க சுற்றுலா மக்கள் ஏன்னா இந்த மே ஏப்ரல், மேல மட்டும் தா பெரும்பாலும் கடைகள் இந்த மாதிரி எல்லாமே வியாபாரம் வந்து பெரும்பாலும் நடக்கும் மித்தபடி இங்க வந்து பாத்தீங்கன்னா நெறையா lodges தான் நெறையா hotel, lodges இப்படி தா நிறைய வந்து கட்டிருக்கு அங்கயும் பாத்தீங்கன்னா இந்த மே, ஏப்ரல் மேல மட்டும் தா பெரும்பாலும் வந்து வேலைவைப்பு வந்து கிடைக்கும் அந்த ஒரு இதுல சுற்றுலதுறையும் நம்பி மித்தபடி அங்க வந்து வேலை செய்றதுக்கோ பெரும்பாலும் தொழிற்சாலைகளோ பெருசா வந்து எதுமே கிடைக்காது கொடைக்கானல பொருத்த வரைக்கும் full லா கட்டிட தொழில் வந்து கொஞ்சம் இருக்கு. ஏன்னா படிச்சவுங்களுக்கு வந்து நிறையா வேலைவாய்ப்புகள குடுக்கற மாதிரி எதோ பெரிய நிறுவனங்களும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இருதிருந்தாலும் அங்க இருக்குறவுங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு usefull லா இருந்திருக்கும் அங்க எல்லாதுகுமே ஏதோ ஒரு கொடைக்கானளோட ஒரு சோகமான ஒரு கதைதான் ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். இன்னும் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துறது பெரும்பாலும் வந்து இந்த

ஆமா சாலைகள் சாலை வசதி வந்து கிடையாது இன்னொரு விஷயங்கள் வந்து என்னன்னா இது எல்லாமே இயற்கை நிறைய காட்டுப்பகுதியிலதா பெரும்பாலும் இடங்கள் எல்லாமே கிராமங்கள் இருக்கனால வனதுறையோட control ல தான் பெரும்பாலும் வந்து கொடைக்கானல் பகுதி வந்து இருக்கு, வனத்துறையோட பாதுகப்புலதான் இப்ப நம்ம ஒரு மரம் வெட்டி எதானாலும் வந்து காடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம வந்து போரனால வனத்துறைலிருந்து நிறையா அஹ் பிரச்சனைகள் வந்து அங்க வந்து இருக்கு அந்த ஒரு காரணத்துனலதான் பெரும்பாலும் சாலை வசதிகளோ, அஹ் பெரும்பாலும் வசதிகள் வந்து மறுக்கப்டுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது கொடைக்கானல் வந்து வன உயிரங்களோட சரணாலயம் காடுகளையும் நம்ம வந்து அவ்ளோ சீக்கிரத்துல வந்து அழிக்க முடியாது நிறைய வன உயிரங்கள், பூச்சிகள், பறவை இனங்கள்னு லட்ச கணக்கான உயிரினங்கள் வந்து வாழகூடிய ஒரு எடோம் வந்து ஏன்னா அது வந்து இருக்கறதே மேற்கு தொடர்ச்சிமலைகள் தான். அதுனால இந்த மேற்குத்தொடர்ச்சி மலைய வந்து நம்பி இருக்கநால ஆஹ் அது பெரும்பாலுமே வந்து இந்த கிராமங்கள் வந்து இன்னும் இயற்கையோட சேர்ந்த வாழ்வியல்லாதா இருக்கு குறிப்பா வந்து எல்லார் கைளையும் வந்து cellphone வந்து இருக்கு ஆனா மித்தபடி பாத்தீங்கன்னா வளர்ச்சின்றது வந்து நகரத்தோட நம்ம வந்து ஒப்பிட்டு செஞ்சு பாத்தோம்னா ரொம்ப கம்மியாதா இருக்கும் கொடைக்கானளோட வளர்ச்சி வீகிதம் பாத்திங்கனா

ஆமா இதுதா இதுதா ஒரு உண்மையான கொடைக்கானல்லு எனக்கு எதிர் காலத்துல வந்து ஒரு இது சம்பந்தமா வந்து நம்ம வந்து எதாவது ஒரு வெளிஉலக மக்களுக்கு வந்து தொடர்பு சொல்லனும்னு அப்படின்னு எனக்கு நிறையா நிறையா ஆஹ் விஷயங்கள்ளாம் இருக்கு அங்க இருக்கிற உழைக்கற மக்கள் வந்து அளவுக்கதிகமா வந்து சுரண்டபடுகிறார்கள் விவசாயத்து வழியா அது எப்படினா பெரும்பாலும் அது வந்து பெரிய ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு வந்து சுரண்டபட்றாங்க மக்கள் எல்லாமே அவுங்க உழைப்புக்கு உண்டான தக்க மதிப்போ ஏதோ வந்து இன்னும் கிடைக்காம இருக்கு So இது எல்லாத்தையுமே நம்மவந்து இன்னு வெளிஉலகுக்கு கொண்டுவரனுனு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்து இருக்கு ஏன்னா சுரண்டப்பட்டதுல வந்து எங்களோட குடும்பமும் ஒன்னு நிறையா வந்து இன்னும் பண்ணை முறைன்ற அந்த முறைகள்லாம் எல்லாமே கொடைக்கானல் பகுதில வந்து இன்னும் இருந்துகிட்டுதா இருக்கு

ஆமா கூடுதல் உழைப்புகள் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு உண்டான பலன்கள் வந்து இன்னுமும் கிடைக்கமா இருக்கு எனக்கு நிறைய காதல் கவிதைகள் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப கைவந்தகலை எனக்கு வந்து மொத மொத கவிதையே எழுத வறாது.

இப்ப அங்க இருக்கும்போது நா ரொம்ப தமிழ்ல வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி படிக்கும்போது அங்க என்கூட படிச்ச பொண்ணுக்கு வந்து அது கவிதை போட்டில வந்து join பன்னிருந்தது நா அப்போ வந்து கவிதை போட்டில வந்து join பண்ணல கவிதை போட்டில வந்து சேரல அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லிருசுனா எனக்கு வந்து ஒரு கவிதை ஒன்னு வந்து எழுதிக்குடுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க நீதா நல்லா தமிழ் தமிழ்னு சொல்றியே அப்படின்னு நானு எவ்வளோ எவ்ளோக்கோ try பண்ணி try பண்ணி நிறையா முயற்சி செஞ்சு பாத்தேன் அந்த முயற்சி வந்து எனக்கு ஆஹ் நியாபகம் இருக்கு நியாபகம் இருக்கு ஆஹ் பனிவிழுந்த மார்கழியில் இருங்க, இருங்க அஹ் மார்கழி மாதத்து மார்கழி மாத மார்கழி மாதத்து பனிவிழுந்த ரோஜாவை இதழ் விரித்து சிரிக்கும் உன் முகம். இதுதா நா முதன் மொத எழுதுன கவிதை அஹ் இதுதான் நா முதன் மொத ஆமா அப்போ எழுதுனதே இரண்டாவது கவிதை வந்து என்னனு பாத்தீங்கன்னா பெண் சிசு கொல்வது பற்றி கல்லூரில வந்து நா ரெண்டாவுதா எழுதுன கவிதை அது அதுலவந்து ஒரே ஒரு வாரத்தை மட்டும் நா வந்து எழுதிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு வந்து பரிசு வந்து குடுக்கமா போய்ட்டாங்க உம் அதுலவந்து என்ன எழுதுனேன்னா ஒரு பெண் சிசுவ வந்து வைதுலையே எந்தளவுக்கு வந்து கரைகறாங்க

அந்த ஆஹ் வைதுலையே கரைஞ்சு போற ஒரூ குழந்த வந்து திருப்பி அந்த வைதுலையே திருப்பி வந்து அதோட உணர்வுகள வந்து வெளிபடுத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நா வந்து எழுதிக்குடுத்தேன் அந்த ஒரு இடத்துல என்னோட ஆசிரியை வந்து அத படிச்சுட்டு பாராட்டுனாங்க இருந்தாலும் அவுங்க வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா ரொம்ப violent ஆ வந்து இருக்கு இனிமே இந்த மாதிரி கவித வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஒரு promise மட்டும் வாங்கிட்டாங்க கண்டிப்பா என்மேல உனக்கு உண்மையான மரியாத இருந்தா நீ இந்த மாதிரி கவிதை வந்து எழுதமாட்டேன் அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட நா அந்த மாதிரி கவிதை எழுதுறத விட்டுட்டு நா முழுக்க, முழுக்க இதுலேயே எழுதுறேன்

வேற முயற்சியின் சம்பந்தம்மா நா ஒருமுறை எழுதுன கவிதை வந்து தினத்தந்திளையும் வந்துருக்கு ஒரு ஐம்பது வயசு முதியவ~ முதியவர் வந்து தோலுள்ள வந்து மூட்டைய தூக்கிட்டு போம்போது அத பாத்து இருவது வயசு பையன் வந்து அத பாத்து ஒரு பிரமிப்பா வந்து பாத்தானா அதோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கும் அந்த தூக்கற மனுசனோட அந்த சக்தி வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுன கவிதை

அஹ் ஆமா எதிர்காலத்துல வந்து இருக்கு அந்த மாதிரி நாம்மலும் இன்னைக்கு என்னோட topic உலக அதிசயங்கள் உலக அதிசயங்கள் அஹ் உலக அதிசயங்களப் பத்தி நான் எனக்குத் தெரிஞ்சத நான் இன்னைக்குச் சொல்லப் போறேன் அஹ் அதிசயம்னா first உ என்ன அதிசயம்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்குப் போறோம் ஒரு இடத்தப் பார்க்க இப்போ போறோம் அப்படீன்னா அந்த இடத்திலே வந்து எப்படி இந்த இடத்தை கட்டுனாங்க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 அப்படிதான் உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே அஹ் அதிசயம் அடைய வெச்சதுதான் ஆச்சரியப்பட வெச்சதுதான் இந்த உலக அதிசயங்களே அப்படி உலகத்துல இருக்க எல்லாத்தையும்தான் உலகத்துல இருக்கற எல்லாத்தையும் அதிசயப்பட வச்ச உலக அதிசயம் ஏழு இருக்கு அதுல இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்சதப் பத்தி நான் சொல்லப் போறேன் அதுல வந்துட்டு first உலக அதிசயத்துல first ஆ இருக்கிறது தாஜ்மஹால்தான் தாஜ்மஹால் வந்து இந்தியாவுல இருக்குது இந்தியாவுல இருக்கறதுனால உலக அதிசயத்துல first ஆவும் இந்தியாவுலயும் இருக்கறனால அது இந்தியாவுல இருக்கற நம்ம எல்லாத்துக்குமே பெருமையா இருக்கு அப்படி இந்த உலக அதிசயத்துல வந்து அஹ் தாஜ்மஹால் வந்து நமக்கு யார் கட்டுனாங்கன்னு நம்ம school ல இருந்தே படிச்சிருப்போம் தாஜ்மஹால் வந்துட்டு ஆக்ரால இருக்கு அதை வந்து ஷாஜகான்தான் கட்டுனாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அதை வந்து தாஜ்மஹாலை வந்து கட்டுனது full ஆவே

இது வந்து காதலோட சின்னமாவும் இருக்கு தாஜ்மஹால் வந்துட்டு திரும்பவும் புதுசா உலக அதிசயத்லோட பட்டியல் எடுக்கும் போதும் அதுல வந்து தாஜ்மஹால் first இடத்துலதான் இருக்கு தாஜ்மஹால் வந்து முகலாய மன்னன் ஷாஜஹான்தான் அவரோட மூணாவது மனைவி வந்து பதினாலாவது குழந்தை பிறக்கும்போது இறந்து போயிட்டாங்க அவங்களோட நியாபகமா அவங்க இறந்து போனனால வருத்தம் தாங்க முடியாம அவங்களுக்கு ஒரு நினைவா ஒரு இடம் கட்டணும்னு கல்~ கட்டணும்னு கட்டனதுதான் தாஜ்மஹால் தாஜ்மஹால் தாஜ்மஹால் full ஆவே பளிங்கு கல்லால மட்டும்தான் கட்டி இருக்காங்க அதுல அங்க வந்~ தாஜ்மஹால் கட்டும்போது இருபத்திரண்டாயிரம் வேலையாள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க அது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணாவது வருஷத்துல இருந்து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

அஹ் மோ~ மோ~ அந்த ஷாஜகான் வந்துட்டு அஹ் க~ அந்த தாஜ்மஹாலை கட்டும்போது அந்த கட்டிடத்தை கட்டும்போது அந்த திரும்ப வேற யாருக்கும் அஹ் அவுங்~ அந்த கட்டுன ஆள் வந்து திரும்ப வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஹ் அந்த கட்டிட ஆட்களோட விரலை எல்லாம் வெட்டியிருக்காரு இதுதான் உலக அதிசயத்துல first உ தாஜ்மஹால் உம் தாஜ்மஹால்னா தாஜ்மஹால்தான் இந்தியாவிலேயே ஒரு கட்டிடத்தோட மகுடமாவே இருக்கு so தாஜ்~ அடுத்து வந்துட்டு ரோம் நகர amphitheater ரோம் நகர் amphitheater எங்க இருக்கு கொலம்பியாவுல இருக்கு கொலம்பியாவுல இருக்கு இந்த ரோம் நகர் amphitheater இந்த ரோம் நகர் amphitheater வந்துட்டு ஒரு நீள்வட்டு அஹ் உம் shape லதான் இருக்கும் இது வந்து இந்த கொலேஷியாவோட ரோம் நகர் நாட்டுக்கோட ரோம் நகர் நகரத்துல வந்து நடுவுல ஒரு கிழக்கு பக்கமா இத கட்டியிருக்காங்க இந்த ரோம் நகர்ல வந்துட்டு அந்த காலத்திலேயே ஒரு ஆர்~ எண்பதாயிரம் பேர் உட்கார்ந்து

இந்த ரோம் அந்த theater வந்துட்டு maximum அ பார்வையாளரா போறதை விட சண்டை போடறதுக்குதான் அதிகமா அந்~ அப்~ amphitheater ஐ வந்து use பண்ணியிருக்காங்க அது வந்து இப்ப இப்போ எல்லாம் இத்தாலியோட நாட்டுல இருக்கிறவங்கல்லாம் அத வந்து பாத்துட்டு இதை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வியந்து போறாங்க இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னா~ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அஹ் இப்படித்தான் கட்டணும் அப்படின்னு சொ~ அஹ் அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க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

கிபி எழுவதாம் நூற்றாண்டுல தான் அவரோட வாரிசு டைப்~ டைப்பஸ்ங்கிறவர்தான் அத கட்டியே முடிச்சிருக்காரு அப்புறம் அஹ் அத வந்~ அதுக்கப்புறம் வந்து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 ஒரு மலை மேல இருக்கிறதுதான் மச்சு பிச்சு இது வந்து அதிசயத்திலயே நம்ப முடியாத அதிசயமாவும் இருக்கு இது வந்து பதினஞ்சாவது நூற்றாண்டுலதான் கட்டியிருக்கிறாங்க மச்சு பிச்சு அது வந்து செங்குத்தா இருக்கிற ஒரு மலை ஆண்டிஸ்ங்கிற ஒரு மலையில வந்துட்டு கடல் மண் கடலோட மட்டத்துல இருந்து மேல வந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்திலதான் அந்த மச்சு பிச்சுங்கிற இடம் இருக்கு இது வந்து இன்கா மன்னரோட இன்கா மன்னர்ங்கிறவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போதுதான் அந்த மச்சு பிச்சு வந்து கட்டுனாங்க மச்சு பிச்சு அடுத்து வந்து இந்த செ~ அது வந்து செங்குத்தான மலையில இருக்கு ஆயிரம் பேரு அந்த மச்சு பிச்சுல வாழற அளவுக்கு அந்த நகரம் வந்து பெருசா இருக்கு இப்ப எந்த ஒரு அப்ப எல்லாம் எந்த ஒரு தொழில்நுட்பமுமே கிடையாது இப்பதான் எல்லாமே இருக்கு அந்த காலத்திலயே தொழில்நுட்பம் இல்லாமையே மக்கள் வந்து அவங்களோட உழைப்பாலேயே மலையோட அவ்ளோ உஹா~ உயரத்தில போயி இப்படி ஒரு நகரம் கட்டியிருக்காங்க

இது வந்து இப்போ ஊட்டிக்கு எல்லாம் போனோம்னா தே~ தேயிலைத் தோட்டம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்திலதான் இவுங்க வந்து கட்டடம் எல்லாம் கட்டி வாழ்ந்திருக்காங்க அஹ் மழை வரும் மழைக்காலத்தில எல்லாம் வெள்ளம் வராம அஹ் இருக்க ம~ மழைக்காலத்துல எல்லாம் வெள்ளம் வராம இருக்குறதுக்காக அங்கேயே அஹ் வடிகால் இருக்கு அப்புறம் அஹ் விவசாயம் செய்யறதுக்கெல்லாம் நீரெல்லாம் தேக்கி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இது வந்~ இந்த இன்கா மன்னருக்கும் ஸ்பெ~ ஸ்பெயின் ஸ்பானிஸ்ங்கிற நாட்டுக்கும் அடிக்கடி போர் நடந்துட்டே இருக்கிறனால யாருமே கண்டுபிடிக்கா முடியாத இடத்துக்கு போகணும்னு மச்சு பிச்சுல இருந்திருக்காங்க அஹ் இன்கா மன்னன் வந்து அஹ் வந்து இன்கா மன்னரை அஹ் சிறை பிடிச்சு அவரைக் கொன்னதுக்கப்புறம் இந்த இது வந்து full ஆவே இந்த நாடு full ஆவே ஸ்~ ஸ்பா~ ஸ்பானியர்களுக்கு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மச்சு பிச்சு அஹ் வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓண்ணுலதான் ஒரு அமெரிக்கா scientist தான் அஹ் ஹிராம் பிங்கிறவரு தான் போய் கண்டுபிடிச்சிருக்காரு மச்சு பிச்சுங்கற இடத்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணுலதான் அஹ் UNESCO அப்படிங்கிற ஒரு நா~ UNESCO ங்கிற ஒரு நாட்டுல சிறப்புமிக்க இடமா மச்சு பிச்சு வந்து சேர்த்திருக்காங்க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 கிறிஸ்து மீட்பர் கிறிஸ்து மீட்பர்னா என்ன சொல்லலாம் கிறிஸ்து மீட்பர் கிறிஸ்துவர்னா நமக்கு தெரியும் அவரு எப்படி சிறையில அடைஞ்சாரு அஹ் எப்படி அவர் திரும்ப உயிர் பெற~ உயிர் பெற்று வந்தாரு அப்படின்னா நமக்கு தெரியும் அது அவருக்காகவே ஒரு கிறிஸ்து மீட்பர்ங்கிற ஒரு பெரிய சிலைய அஹ் கட்டியிருக்காங்க அது வந்து எப்படி எப்படி எல்லாம் கட்டியிருக்காங்க எவ்வளவு பெருசா கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான்

அந்த மாதிரி அஹ் பிரான்ஸ் நாட்டுல தான் இப்போ இந்த கிறிஸ்து மீட்பாருங்கற ஒரு சிலை கட்டியிருக்காங்க அது வந்து உலக அதிசயத்துல நாலாவதா இருக்கு Hello sir good morning sir welcome to airlines sir ஆஹ் உங்களுக்கு எந்த மாதிரி help வேணும் sir எங்க side ல இருந்து

அதாவது நாங்க கொஞ்சம் change பண்ணிட்டு உங்களுக்கு VIP seat குடுக்கணுமா ok sir ஒரு நிமிஷம் wait பண்றீங்களா sir நான் வந்துட்டு check பண்றேன் உங்க details கொஞ்சம் உங்க பேர் சொல்றீங்களா Sir ஒரு உங்களுக்கு பண்ணி குடுத்துடுறன் sir as soon as possible try பண்ணிட்டு சீக்கிரம் பண்ணி குடுத்துடுறன் sir உங்க பேர் சொல்றீங்களா

k u r ஆஹ் okayk u r okay i l l a okay sir நான் check பன்றென் உங்க details sir நீங்க எவ்லொ பெர் ticket ticket book பன்னிங்க sir Okay sir உங்க wife பேர் daughter பேர் சொல்ட்ரிங்கலா

okay sir நான் try பன்றேன் try பன்றேன் இபொ உங்கலுக்கு நன் சிக்கிரமா தான் முடிச்சி குடுகுரென் sir இப்பொ வந்து check பன்னிட்டு உங்களுக்கு சொல்ட்ரேன் sir அந்த VIPsir உங்களுக்கு எதுன difference இருக்கா sir VIP seat ல window seat அதுமரி எதுனா வெனும்ட்டு

அதான் அதான் sir check பன்ன சொன்ன ஒரு வந்து ஒரு side window seat இருக்கும் இன்னொரு side வந்து window seat இருக்காது அம் so businessVIPclass ஒரு side row full ஆஹ் அ இது இருக்கும் window seat இருக்கும் ஒரு side row full ஆஹ் normal seat இருகும் அதான் கேட்டேன் sir

Okay sir okay sir அஆமா sir உங்க call ஒரு one minute hold ல வைகிரேன் sir நானு